அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் செங்களால கட்டி கட்டி இருக்காங்க இந்த சைடுல ஒரு பெரிய மரம் நிக்குது.

அப்றோ அதுல கீழ ஒஸ்ல ஒஸ் போட்ருக்காங்க நெறைய வீடு எல்லா இருக்கு அந்த காம்பௌண்ட் மேல அழகா செடி எல்லா வெச்சு அழகா பூ பூத்து அழகா இருக்குது அழகா செடி எல்லா கட் பன்னி எல்லா அழகா விட்ருக்காங்க.

ரெண்டு படம் வராஞ்சுருக்காங்க அதுக்கு கிட்டாடி நெறைய பேர் நடந்து போயிட்டிருக்காங்க ஒரு சைக்கிள் இருக்குது.

அது வந்து ரெண்டு பில்டிங் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கு ஓட்டு வீடு மாதிரி ஒன்னு இருக்குது அது கிட்ட ஒரு பெரிய விண்கம்பம் இருக்கு.

ஒரு பெரிய மரம் இருக்குது சின்ன குட்டி குட்டி செடி எல்லாம் இங்கங்கிய இருக்குது.

ஒரு ஜீப் இருக்குது நறைய கார் எல்லாம் நிக்குது ஒரு காருக்கு முன் வந்து ஓபன் பண்ணி விட்டிருக்காங்க.

சீட்டு போட்ட மாறி ரெண்டு இது இருக்குது.

இந்த சைடுல வந்து ஒரு ஆளு பஸ்ஸுக்கு முன்ன நிக்குது அந்த பஸ்ல வந்து நம்ம இந்தியா போல பிளாக் இருக்குது.

அதுல வந்து ஓரு பில்டிங்ல லைட்டு போட்ருக்காங்க அங்க அங்கையா கொஞ்ச கொஞ்ச பேரு கூடி கூடி நிக்கிறாங்க.

இது வந்ந்து ஒரு ஒரு கிளாஸ் . ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்குறாங்க.

அப்புறம் ஸ்டாண்ட்க்கு நிறுத்துற அந்த உருட்டுக்கட்டை எல்லாம் நிறைய இருக்குது கம்பி நிறைய இருக்குது ஆட்கள் நிறைய நிக்கிறாங்க வாழி அப்புறம் இந்த சைடுல வந்து என்னது அந்த சாக்கு அதெல்லாம் நிறைய நிக்கிது இருக்குது.

அப்புறம் வந்து ஒரு சாக்கு மேல இருக்கு ஒரு ஆளு இங்க குனிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சைடுல வீடு இருக்கு.

அந்தக் கதவுல ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டி இருக்குங்க.